நம்ம முடிஞ்ச அளவுக்கு பூசணிக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய் எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்டயே போடலாம் இது வந்து விவசாயிகள்தான் இந்த பெருசா காடு வச்சிருக்கிறவங்கதான் இந்த விவசாயத்தை பண்ணணும்லாம் இல்ல வீட்டுக்கிட்ட இடம் இருக்கிறவங்க கூட அந்த தண்ணி விட்டு அந்த நிலத்த கொஞ்சம் நல்லா பராமரிச்சு அதுக்கு அப்புறமேட்டு அந்த விவசாயத்தை பண்ணலாம் அந்த காய்கறி எல்லாம் நல்லா fresh ஆவே நம்மளுக்கே கிடைக்கும் நாமளே அத பயிரிட்டு இது பண்றதுனால விளைவிக்கிறதுனால அது நம்மளுக்கு நல்லதாவே கிடைக்கும் இருந்தாலும் நாமளே பண்ணலாம் அதனால விவசாயிகளுக்கு உயிர் எது என்றால் அது வந்து அந்த வி~ பயிர்கள்தான் பயிர்கள்தான் அந்த விவசாயம்தான் அவங்களுக்கு உயிர் விவசாயிகளுக்கு விவசாயம்தான் உயிராக இருக்கிறது அதனால வந்து விவசாயம் பண்ணுவோம் அதுதான் அதத்தான் நான் இப்ப சொல்ல வர்றேன் விவசாயிகளுக்கு விவசாயம்தான் உயிர் நாமளும் அத வந்து try பண்ணலாம் விவசாயம் பண்றது தப்பில்லை அஹ் விவசாயம் பண்றதுனால நமக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் வராது நம்ம வாழுற வாழ்க்கைக்கும் கஷ்டம் வராது

சும்மா தானே இருக்கேன்ற வார்த்தையோட வலி அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ங்க சும்மா யாருங்க இருப்பா சும்மா இருக்க முடியுமாங்க சொல்லலாம் எல்லாருமே house wife ன்னு சும்மா வீட்டுல அதுக்கப்புறம் அவங்க அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தாங்க தெரியும் காலையிலேயே எழுந்திருச்சு பிள்ளைங்களுக்கு tiffin அ ready பண்ணி அவங்களை ready பண்ணி school ல கொண்டு போய் விட்டு

அவங்களை தண்டிக்காதீங்க அவங்களை துன்புறுத்தாதீங்க ஏன்னா ஒரு நாள்ங்க ஒரே ஒரு நாள் அவங்களை வேலைக்கு அமைச்சிட்டு நீங்க வீட்டுல இருந்து பாருங்க தெரியும் house wife ஓட கஷ்டம் என்னன்னுட்டு வீட்டுல இருந்து பாருங்க உங்களுக்கு அப்ப தெரியும் சரிங்களா ஏன்னா நீங்க சொல்லுவீங்க வீட்டுலதானே இருக்க சும்மாதான இருக்க ஒரு நாள் அவங்க பின்னாடி இருந்து அவங்க பண்ற ஒரு ஒரு வேலையும் நீங்க திரும்பி பாருங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு house wife ஓட வலி வேதனை என்னானு இல்லைங்களா அந்த மாதிரி இதுவரைக்கும் house wife ன்றவங்க யாருன்னா ஒரு குடும்பத்தோட தலைவியா மட்டும்தான் இருக்காங்க

எல்லாமே சரி பண்ணுவாங்க என்ன ஒண்ணு இருந்தாலும் பிரச்சனைய அவங்க சரி பண்ணிதான் விடுவாங்க புரிஞ்சுதுங்களா அதனால house wife அ மதிங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களை respect பண்ணுங்க புரியுதுங்களா house wife யும் அழகான தருணங்கள் இருக்கு அது யாருக்குமே தெரியாது அது சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நீங்க எப்பவுமே அவங்களை துன்புறுத்தாதீங்க அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமாங்க அந்த உறவு

இங்க வந்து இங்க இருந்து அவங்க பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஒருத்தரு ஒருத்தருக்கும் பாத்து பாத்து பாத்து பாத்துதான் அவங்க பண்ணுவாங்க அதனால நீங்க எப்பயுமே அவங்களை மட்டும் இது பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா அம்மாவும் அவங்கதான் கட்டுன மனைவியும் அவங்கதான் தாயும் அவங்கதான் அந்த மாதிரி எல்லாமே அவங்கதான் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம மரியாதை கொடுக்கணும் நாம நல்லதை தெரிய வைக்கணும் அதுக்கப்புறமா இந்த வீடே கதி வேலையே கதின்னு இருக்கிறவங்களை கொஞ்சமாவது நம்ம ஒரு ஒரு ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்காக ஒதுக்க வேண்டாமா ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்காக நாம spend பண்ண வேண்டாமா காலையில இருந்து night தூங்கற வரைக்கும் அவங்க நம்மளுக்காகத்தானே time spend பண்றாங்க நாம ஒரு அரை மணி நேரம் ஒதுக்க முடியாது இல்லங்க ஏன்னா நாம மனசு வச்சா முடியாதது எதுவும் இல்லை அதனால நாம எப்பயுமே house wife அ மதிக்கணுங்க மதிக்கணும்னா நல்ல மரியாதையா கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க குடும்பத்த தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் குடும்பத்த மட்டும்தான் அவங்களுக்கு அதனால எப்பயுமே நீங்க அவ்ளோதான் நான் சொல்றேன்னு கோவிச்சுக்க~ நீங்க எப்பயுமே இன்னைக்கு கேட்கிற நீங்களா கூட இருக்கலாம் இன்னும் வருங்கால house wife அ இருக்கலாம் ஆனா யாரும் அவங்கவுங்க மனச கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க மனசுக்கு கஷ்டம் குடுக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழட்டும் அதனால நீங்க எப்பவுமே அவங்களை மதிக்க கட்டுப்படுங்க மதிக்க கத்துக்கோங்க எல்லாமே தெரிஞ்சுக்கங்க ஒரு சமையல் பண்ணணும்னா கூட ஏன்னா அவ்ளோ வேலை பண்ணுவாங்க அத நீங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இன்னைக்கு topic ல நாம அதுதான் பேசியிருக்கோம் எதைப்பத்தியும் அதுதான் house wifehouse wife ஓட கஷ்டம் நஷ்டம் சுகம் எல்லாமே நம்ம இந்த இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அதனால

இருப்பாங்க அதனால நம்ம எப்பயுமே house wife அ இது பண்ணிக்க கூடாது அவங்களை அவங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம வைக்கக் கூடாது புரியுதுங்களா

நிறைய பேர் நிறைய பேர் பண்ற தப்பே இதுதான் அவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்மளோட அருமை தெரியும் நம்மளோட அருமை யாரோட அருமை house wife ஒட அருமை அந்த மாதிரி house wife ன்றது ஒரு குடும்பத்தை தேவையான ஒரு ஒரு என்ன சொல்றது முதல் தோனின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க எப்படி ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போறாங்களோ அந்த மாதிரிதான் இருக்கறவங்களையும் நடத்த வைப்பாங்க அப்பறம் எப்படி எங்க குடும்பத்தை

ஒரு தனி மரியாதை இருக்கு அந்த மரியாதைய நம்ம காப்பாத்தணும் அதே மாதிரி நம்ம நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் எப்பயுமே house wife அ நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கணும்ங்க புரிஞ்சுக்கிட்டுதான் அவங்களுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுட்டு அவங்க ஒண்ணு ஒண்ணும் செய்யறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக நம்ம ஒண்ணு செய்யணும் குடும்பமே குடும்பம் மட்டும்தான் அவங்களோட சிந்தனையா இருக்கும் குடும்பத்தைத் தவிர அவங்களுக்கு ஒரு யோசனையே இருக்காது அதனால குடும்பத்த தவிர அவங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் இருக்காது அதனால எப்பவுமே நம்ம அவங்களுக்கு நாம என்ன சொல்றது ஒரு கஷ்டத்துக்காக ஓடக்கூடாது அவங்க போறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம நிக்கணும் ஏன்னா எல்லாமே அவங்க use பண்றதுனால அவங்களுக்கு நம்ம விட்டுடக் கூடாதுங்க நாமளும் செய்யணும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம எதுவும் பண்ணக் கூடாதுன்னு இருக்கா என்னங்க ஒழுங்கா வீட்டுல இருந்துக்கிறதுனால மட்டும் அவங்க எல்லா வேலையும் செய்யணுமா என்ன நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு அவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு போகட்டுமே சொல்லுங்க யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாம யாரோட துணையும் இல்லாம அந்த குடும்பத்த கட்டி காக்கறது அவங்களால மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் வேற யாராலையும் முடியாது சில பேர் house wife அ வீட்டுல இருந்துக்கிட்டே வேலை பாக்குறாங்கங்க அவங்க என்ன பெரிய பெரிய விஷயம் அதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒத்தாசையா இருந்துகிட்டு வீட்டுல இருந்துகிட்டே வேலை பாக்குறாங்க புரியுதுங்களா வெளியில போய்தான் சம்பாரிக்கணும் இல்ல வீட்டுல இருந்து உலகம் எப்படியோ மாரி இருக்கு அதனால அந்த house wife ன்ற ஒரு இது வந்துட்டு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால எப்பயுமே அவ்வளவுதான் நான் சொல்றது என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க அவங்க பண்ற ஒரு சின்னச் சின்ன வேலைக்கும் ஒரு மதிப்பு கொடுங்க சில பேரு மதிக்கக் கூட மாட்டாங்க அந்த வேலைக்கும் அந்த வேலைக்கும் ஒரு ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு சின்னதா ஒரு நல்லது சொல்லுங்க இப்படி நல்லா இருக்க வீடு இப்படி வைச்சிருக்க இன்னைக்கு screen மாத்தியிருக்க அந்த மாதிரி நம்ம சொல்ற சின்ன சின்ன சின்ன ஒரு விஷயம்தான் அவங்க மனசுக்கு ஆழமா போயி பதியும் அதனால நீங்க எப்பவும் சொல்றேன் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க மரியாதையா இருக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க மரியாதையா இருக்கிற மாதிரி பேசாதீங்க அவங்களுக்கு தெரியாதுன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க உங்க அம்மாவோ இல்லை உங்க friend ஓ இல்லை உங்க என்ன சொல்றது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச இது ஒரு இருக்கு அது மட்டும் தாங்க ஏன்னா house wife ன்றது மான விஷயம் இல்லைங்க எல்லா~ எல்லாத்தோட பிரச்சனையும் அவ்வளவுதான் குடும்பத்தோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனை இவங்களோட பிரச்சனை அதை full ஆ அவங்க தலையில போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை எல்லாமே handle பண்ணிட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயங்க அது எல்லாராலையும் முடியாது அந்த மாதிரி நம்ம ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து செய்யணும் பார்த்து பார்த்து பண்ணணும் அதனால நாம எப்பவுமே அவ்வளவுதான் நான் சொல்றது house wife அ மதிங்க அவங்களுக்குன்னு ஒரு respect குடுங்க அவங்களை எப்பயுமே மதிக்க கத்துக்கங்க ஒரு குடும்பத்தில ஒரு ஒரு வேலையும் பார்த்து பார்த்து செய்வாங்கங்க நாமளே பார்ப்போம் யாருன்னா வீட்டுல இருந்தாங்கன்னாலும் house wife எவ்வளவு வேலை பண்ணுவாங்க எவ்வளவு வேலை பண்ணுவாங்க தெரியுங்களா காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சில பேர் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுக்கறவங்களும் இருக்கறாங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு walking போயிட்டு வந்து ஏன்னா அவங்களும் அவங்க நல்லா வச்சுக்கணும்னு பாப்பாங்க அதனால காலையிலே எந்துருச்சுக்குவாங்க சில பேரு காலையில எழுந்திருச்சு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் ஒண்ணு விடாம யாரையும் நம்~ இந்த வீட்டை அவங்கதான் சுத்தப்படுத்துவாங்க அவங்க தான் ready பண்ணுவாங்க என்ன அவங்க மட்டும் தான் அதை சமாளிப்பாங்க வேற எல்லாராலயும் சமாளிக்க தெரியாது ஹம் house wife எப்பயும் நம்ம மதிக்கனும் மரியாதை குடுக்கணும் என்னன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன ஒண்ணு இருந்தாலும் நாம சொல்லிக் கொடுக்கிறதுதான் அவங்களுக்குத் தெரியும் அவங்களுக்கு புருஷன் பிள்ளை அத்தை மாமா குழந்தை இது மட்டும்தான் அவங்க உலகம் புள்ளைய டியூஷனுக்கு கூட்டிட்டு போ கூட்டிட்டு வா ஊருக்கு கூட்டிட்டு போ கூட்டிட்டு வா புள்ளைய படிக்கவை புள்ளைய பார் புள்ளைக்கு அது பண்ணு இது பண்ணு அதுக்கு அப்பறம் வீட்ல இருக்குற ஒரு ஒரு வேலையும் செய் ஒரு ஒரு வேலையும் சரி நாமதான் எடுத்து போட்டுக்கிட்டு house wife காரங்க செய்யறாங்க அதனால எப்பயுமே house wife ன்றது ஒரு தனி மரியாதை அவங்களை நல்லபடியா மரியாதை குடுங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை பாருங்க அவங்களுடைய பண்ணாதீங்க ஏன்னா அவங்க போய்ட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு மாதிரி நீங்க எதுவுமே வச்சுக்காதீங்க அதனால எதுவும் பண்ண வேணாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நம்ம எப்பவுமே கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நம்ம எப்பவுமே கொடுக்கணும் அதனால அவங்களை மதிங்க அவங்களை புரிஞ்சுக்கங்க அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட சந்தோஷமும் இருங்க நீங்க எதுவுமே கண்டுக்காதீங்க விட்டுடுங்க ஏன்னா நீங்க house wife இல்லையா எதுனா சொல்லப் போனா அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க நீ வீட்டுல தான இருக்க உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சின்ன குழந்தை அழுதா இருந்தா கூட சின்னவளுக்கு தெரிஞ்சு கொள்ளாதுங்க அதனால எப்பயுமே அவங்களுக்காக ஒரு தனி மரியாதை தனி ஒரு பேர் தனி தனியா அவங்களுக்கு ஒரு மதிப்பு தனியா எது ஒண்ணு பண்ணாலும் தனியா சொல்லுங்க நீங்க காசு பணத்துலதான்

உங்களுக்காகவே wait பண்ணி ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய விசியம் அதனால நாம ஒரு நேரமாவது அவங்க பக்கத்துல உட்கார்ந்து உனக்கு என்ன பிரச்சனைன்றதை வந்து கேட்போம் அதனால இன்னைக்கு topic நான் பேசுனது என்னனா house wife சரிங்களா hi இன்னைக்கு topic நான் பேசப்போறது என்னனா school school ல பத்திதா இன்னைக்கி topic நான் பேசப்போறேங்க school ன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் school வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு இடம் உள்ள அப்புடி இப்படின்னா சந்தோஷமா நிறைஞ்சிருக்கு ஓர் இடம் அது school உ என்ன சொல்லறது ஒரு அழகான ஓர் இடம் இதுலதான் நம்ம எல்லாமே கத்துப்போம் நம்மளுக்கு என்ன தெரியுது என்ன தெரியும் நம்ம புத்தி நம்மளோட திறமை எல்லாமே நம்மளுக்கு கத்துக் கொடுத்தது வந்துட்டு school தான் நம்ம school ல கத்துக்கறது என்னா அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிற teachers எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு கொடுப்பாங்க ன்னா அப்படி இப்படின்னு நம்மளுக்கு எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுக்கிறது எப்படி நம்ம நல்லதுக்குத்தான் சொல்லிக் கொடுப்போம் நம்ம புத்தி கத்துக்கணும்

இல்லைங்களா அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் education என்னன்னா நம்ம உலகத்துக்கு நம்மளை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒவ்வொரு ஓ~ maturity maintain பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு காரணமே நம்ம school தான் நம்ம school க்கு போறதுதான் அதுக்கு முக்கியமான காரணமே ஏன்னா school தா எல்லாங்க நல்லா ஆடுறோம் பாடுறோம் jolly யா அது மட்டும் கிடையாது அத விட நிறைய இது அந்த school அ கத்துக்க வேண்டியது இங்க நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு பிடிச்ச friends அவங்கதான் கிடைச்சாங்க நம்மளுக்கு பிடிச்ச ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச அஹ் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அங்கதான் கிடைக்குது காலையில போனீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நமக்கு நம்ப friends களோட teacher கூட அவங்க சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை விட அதுக்கப்புறமா நம்ம அவங்க கத்துக் கொடுக்கிற எல்லாத்தையுமே நம்ம திறமையா புத்திசாலி நம்ம நம்மளை நம்ம திறமை படுத்திக்கிட்டோம்ன்னா நம்மளுக்காக ஒரு அழகான்னு future காத்திருக்கும் எப்போமே சொல்றேன் அதுதான் school ல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள்தான் teachers உ நிறைய பேர் இருப்பாங்க sir உம் அதுக்கு அப்புறமா நம்மளுக்கு best friend உ அதுக்கு அப்புறமா அந்த school ல இருக்கிற புடிக்காதவங்க சண்டை பிடிக்கவுங்க எல்லாமே இருக்கும் இல்லைங்களா school ல அந்த மாதிரி school ஆ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க நிறைய இருக்கு நம்ம first standard ல இருந்து சரி tenth standard வரைக்குமே நம்ம school ல அழகான ஒரு ஜாலியான அப்பதான் எப்படா school வரும் எப்படா school க்கு போவோம்னு இருக்கும் சரிங்களா எப்போ நம்மளுக்கு வீட்டுல இருக்குறதுக்கே புடிக்காதுங்க எப்ப school start ஆகும் காத்துட்டு இருப்போம் அந்த மாதிரி school ஓட enjoyment அவ்ளோ நல்லாருக்கும் enjoyment தான் நம்மளோட education ன்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா education தான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது education என்னன்னா எப்படின்னா நம்மளை நம்ப புத்திசாலியா திறமை படுத்திக்கிறதோ இல்லை நம்மளுக்கு நம்ம புத்திசாலியா இருக்கிறதோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம போக வேண்டியது school க்குதான் எல்லாருமே போங்க இந்த காலத்துல எல்லாம் school ன்றது வந்துட்டு நிறைய பேருக்கு அமையாது அமைஞ்சவங்க எல்லாருமே நம்ம அத நல்லபடியா பயன்படுத்திக்கணும் நல்லதுக்காக நம்ம அதை use பண்ணுவோம் நல்லதுக்காகதான் நம்ம use பண்ணிட்டு நம்ம இருக்கணும் சரிங்களா school ல வந்துட்டு எவ்வளவு jolly யான life இருக்குன்னா அதிகமா இருக்கும் திட்டாதிருக்குள்ள நிறைய அஹ் நம்மளுக்கு சில miss favourite miss இருப்பாங்க favourite அந்த மாதிரி நம்மளுக்கு favourite friendship ன்னு இருக்கும் நம்மள அழகான handwriting ல அதுக்கப்புறமா உள்ள எப்படி காலையில போனோம்னா அ medical school ல இருக்கிறது அதுக்கப்புறமா மத்தியானத்துல விடுற ஒரு half an hour break உ அதுல எவ்வளவு அழகா நம்மளுக்கு அதுல காமிச்சு கொடுக்கும் இல்லைங்களா நல்லா அத நம்ம enjoy பண்ணிட்டு celebrate பண்ணலாம் அதுக்கப்புறமா sports உ அதுக்கு அப்புறமா function school functions அது இதுன்னுட்டு நல்லா எக்கச்சக்கமான விஷயம் உள்ள இருக்குங்க அத விட மே என்னனா நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்புதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா படிப்பு சம்பந்தப்பட்டதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால நாம school க்கு போயி~ போயிருக்கோம் போயிருந்தா நம்ம நல்லபடியா படிச்சு குடும்பத்த சொல்லுவாங்க நல்லா படிம்மா நல்லா படி இத உன் தலையில எடுத்துக்கோ இத தலையில வச்சுக்கோ இது இத இப்படி வச்சுக்கோ அது அப்படி வச்சுக்கோ அப்படி எல்லாம் சொல்லுவாங்க நாம அப்படி என்ன பண்ணிடுவோம்னு break பண்ணிடுவோம் ஐயோ போங்க miss நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலியா வச்சுக்கிட்டவங்க நல்ல bright ஆ future ல இருக்கு அவங்களுக்கு நல்ல job க்கு போவாங்க நல்ல improvement ஆவாங்க தெண்ட~ தெண்டமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிதான் lazyness ஆயிட்டு படிக்காம அப்புறமா என்ன சொல்றது அது ஒரு மாதிரி அதுக்கப்புறம exams அஹ் exam வந்துட்டு என்ன exams அ விட important கொடுக்கிறது exam முந்திட்டு கொடுக்கிறது holidays தான் leave தான் அந்த leave தான் எல்லாருக்குமே ரொம்ப குஷியா இருக்கும் ஆனா அந்த குஷியிலே எப்படா நம்ம friends அ meet பண்ணுவோம் எப்படா நம்ம friends கிட்ட பேசுவோம் எப்படா நம்ம friends அ meet பண்ணுவோம்ன்ற ஒரு mindset அவங்களுக்குள்ளயும் அவங்களுக்கு இருக்கும் எப்பையுமே அதுதான் அவங்களுக்கு அவங்களோட mind set ல அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம schools ல அஹ் exams வர்றதாகட்டும் அதுக்கு teachers க்கும் அதுக்கு பேர் பண்றதாகட்டும் சொல்லிக் கொடுக்கிறது ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் teachers எல்லாமே நம்மளுக்கு நல்லதுதான் சொல்லிக் கொடுக்குவாங்க teachers சொல்றதைத்தான் நம்ம கத்துக்கணும் teachers சொல்லும் போது நம்ம கேட்கணும் காது கொடுத்து அவங்க நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்றதை நம்ம clear ஆ கேட்கணும் நமக்கு வேற கேட்டதான் நம்மளுக்கு அது புரியும் இல்லைன்னா நம்மளுக்கு அது புரியாது புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு அதனால நாம நம்ம படிப்பு விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப important ஆ நம்ம இருக்கணும் ஏன்னா படிப்புன்றது ரொம்ப முக்கியம் நம்ம படிக்கலன்னா நம்ம life ஏ அதுக்கு நம்மளுக்கு தேவையான இடம் அழகான school தான் இந்த school தான் அஹ் நம்மளுக்கு ஒரு friends நம்மளுக்கு introduce பண்ணி கொடுக்கும் நம்மளை நாம யாருன்னு காட்டிக்கிறதுக்கு இருக்க வேண்டிய இடமே அந்த school தான் இந்த school ல தான் நம்மளை நம்ம யாருன்னே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம போறது ஆகட்டும் வீட்டுல இருந்து school க்கு நடந்து போறதாகட்டும் இல்ல school க்குள்ள போறதாகட்டும் bus ல போறதாகட்டும் அதெல்லாம் ஒரு நம்மளோட ஒரு அழகான ஒரு தருணம்தான் தெரியுமா அதுக்கப்புறமா school என்னன்ன important ன்னா மத்தியானம் விட்ற break அப்புறமா eleven thirty க்கு மேல விடற ஒரு half break பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி break இருக்கும் புரியுதுங்களா அதனால schools யாரோ ஒருத்தன் school ல இருக்கானா இல்லையா எதுக்கு கத்துக்கொடுங்கன்னு என்னன்னா இப்ப scho~ இப்ப வர school லயே இப்ப வர generation இப்ப ஒரு talented இப்ப இருக்கிற facility யும் school ல ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்ப நாங்க படிச்ச college க்கு எல்லாம் என்ன explanation ஒண்ணும் இல்லை இன்னைக்கு நான் ஒரு போய் school க்கு போகணும் படிக்கணும் அப்புறமா வீட்டுக்கு போகணும் வீட்டுல போய் tuition க்கு போகணும் இல்லையா இப்ப இருக்கறது இப்படின்னா நம்மளுக்கு எப்படி சொல்றது generation க்கு தகுந்த மாறித்தான் அவங்களோட இஷ்ட பிரகாரம்தான் இப்ப எல்லாம் அந்த காலத்துக்கெல்லாம் ரொம்ப நடத்துவாங்க நடத்துவாங்கன்னு சாப்பாடுலாம் அப்படித்தான் இப்படிதான் அப்படியே நிறைய rules இருக்கு ஆனா இப்போ ஒரு அழகா இருக்குதுங்க எல்லாம் இப்போ student க்கு தகுந்த மாதிரிதான் அவங்களோட இத மாத்தி அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க புரியுதுங்கங்களா அதுக்கப்புறமா இந்த class இந்த class

உள்ள இருக்கிற நம்ம friends களோட சண்டை புடிச்சுகிட்டு அடிச்சுட்டே இருக்கு அந்த ஒரு

ரொம்ப சின்ன சின்ன சின்ன பசங்களா இருப்போம் அஹ் என்ன சொல்றது first standard வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது third fourth fifth வந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் school ன்னா என்ன நம்ம எப்படி education நம்ம எப்படி இருக்கணும் எப்படி முன்னேறணும் எப்படி நம்ம correct ஆ இருக்கோம் அதெல்லாம் நம்மளுக்கு அவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க என்ன மாதிரியான கிடைக்கும் அதனாலதான் நமக்கு கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது சரிங்களா உன் life ன்றது ஒரு அழகான ஒரு தருணம் அப்புறமா அப்போப்போ schools leave போட்டிருக்கலாம் உடம்பு சரியில்லை madam அப்படினு சொல்லிட்டு அப்ப நம்ம school கிட்ட போகனும் permission கேக்கணும் பேசணும் இதெல்லாம் எவ்வளவு ஒரு friends வர்றது class நம்ம போறாங்க நம்மளுக்காக note book எடுத்துன்னு வந்து குடுக்கறது homework நம்மளுக்கு தெரியலண்ணா அன்னைக்கு subject ல என்ன நடந்துச்சு அது நம்மளுக்கு remain பண்ணி விடுறது அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க அவங்க பண்றது அதெல்லாம் நம்மளுக்கு எங்க கிடைக்கும் school லதான் கிடைக்கும் school க்கு போனா தான் அதெல்லாமே நம்மளுக்கு பிடிக்கும் இல்லைங்களா school ளுக்கு நம்ம போகணுங்க school க்கு போயிட்டு நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு நாம நம்ம ஒரு பெரிய ஆளா ஆகணும் இப்படி நான் வந்து school ல போற காலையில எழுந்திருச்சு ready ஆயிட்டு நம்ம school க்கு போறது எப்படி இருக்கும்ன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் உங்களுக்கு அது எல்லாருக்குமே ~மே கிடைக்காது கிடைக்கும் போது நம்ம அது அழகானது அனுபவிச்சு இருக்கணும் புரியுதுங்களா யாருமே இருக்கேன் school க்கு வந்துட்டேன் school க்கு போங்க okay ங்களா school க்கு போங்க நல்லா படிங்க படிச்சீங்கன்னா படிங்க school life ல enjoy பண்ணுங்க சொல்லித்தராங்க sir சொல்லித்தராங்க அப்படீன்னு நம்மளை remain பண்ணிக்கிட்டு நம்ம enjoy பண்ண முடியும் நல்லபடியா எல்லாருக்குமே school life ல ஒரு enjoyment seriousness அதுக்கப்புறமா எப்படி சொல்றது இந்த மாதிரியான அனுபவங்கள் நம்மளுக்கு எல்லாமே school ஆதாங்க கிடைக்கும் நம்ம friends க்கு இந்த நம்ம சாப்பாடு share பண்றது ஆகட்டும் ஒருத்தர மாத்தி ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறது அதெல்லாம் ஒரு jolly cricket குள்ள போயிட்டு வெளியில விளையாடுறது கடைங்கள்ல போயிட்டு அப்பா அம்மா கொடுக்கிற அஹ் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் காசுக்கு அது இதுன்னு வாங்கி சாப்பிடறது அது எல்லாருமே share பண்ணுங்க எல்லா friends களுக்கும் கொடுத்து அத எல்லாருமே சேர்ந்து சாப்பிடறது அப்புறமா friends ங்கள்கிட்ட காசு இருந்தா அவங்க நம்மளுக்கு share பண்றது அவங்க நம்மளுக்கு வாங்கி கொடுக்கறது அப்ப எல்லாம் எவ்வளவுங்க pocket money நம்மளுக்கு எல்லாம் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் இல்லைன்னா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்ல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய காசுங்க பத்து ரூபாய் கிடைச்சிட்டாதான் நம்ம class room க்கே நம்மளுக்கு first தான் இந்த மாதிரி jolly தான் பண்ணணும் இல்லைங்களா ஆனால் இப்போ இப்படிக்கு generationக்கு ஒண்ணுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க அதனால உண்மைய சொல்லுங்க இப்படியா jolly யா enjoy பண்ணுவோம் புரியுதுங்களா உங்களுக்கு school life ல எல்லாமே இருக்குங்க எல்லாமே இருக்கு நம்ம எப்படி வேணாலும் school life ல jolly யா enjoy பண்ணுங்க படிப்புங்கறது நம்ம சொல்லிகுடுக்கறதுலாம் படிங்க பசங்களா படிங்க நாங்க சொல்லிக் கொடுக்கிறது தலையில எடுத்துக்கோங்க mind ல போட்டுக்கோங்க அப்படின்னுதான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நம்மளுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கிறது எப்பயுமே நம்ம ignore பண்ணக் கூடாது ignore பண்ணாம நம்ம நல்லபடியா படிச்சோம்ன்னா நாளைக்கு நம்மளுக்குத்தான்

Mam rock city technician ஆ? இப்போ ஒரு PCR test எடுக்கனும் quarantine க்கு. நா இப்போ வந்து foreign க்கு வந்து ticket book பண்ணிருக்கோம். அது book பண்ண முடியல. இது prescription இருந்தாதா result இருந்தாதா அவங்க பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு எடுத்தே ஆகனும். appointment fix பண்ணனும். இப்போ இருக்க situation க்கு மத்த எங்க call பண்ணாலும் appointment அவ்ளோ சீக்கிரம் கெடைக்கவே இல்ல. இப்போ எப்போ கெடைக்கும் உங்க appointment? Mam நா வந்து இதுக்கப்பறம் one month கழிச்சுதா இது பண்ண போறேன். ticket book பண்ணிருக்கு. book பண்ணாதா one month கழிச்சு எனக்கு correct ஆ இருக்கும். அந்த நேரத்தில flight ஏறதுக்கு. So எனக்கு இப்போ ஒரு one or two days க்குள்ளா எனக்கு வந்தாகனும். அப்போதா book பண்ணாதா நா work போறப்போ flight கெளம்பனும். அப்போ அந்த இது correct டா இருக்கும். இப்போ PCR test எடுத்தா எவ்ளோ நாள் கிட்ட result கெடைக்கும். yes mam உம் சொல்லுங்க எப்போம் mam available ஆ இருக்கும்? உம் இல்ல mam. நா correct ஆ time fix பண்ணிதா இது பண்ணனும் reserve பண்ணனும் flight. So நாங்க அப்படி பண்ணாதா போக முடியும். நீங்க கொஞ்சம் அதுக்கு முன்னாடி சொன்னீங்கனா எனக்கு two days க்குள்ள கண்டிப்பா வேணும். two days க்குள்ள நீங்க appointment கொடுத்தாதா நா வந்து அங்க upload பண்ணா முடியும் result அ Okay mam வரது problem இல்ல இப்போ test எடுத்தோம்னா எந்த மாதிரி test எடுப்பாங்க?

Yes mam சொல்லுங்க ஆஹ் கேக்குது mam சொல்லுங்க mam ஆஹ் சொல்லுங்க mam இப்போ கேக்குது. Okay mam. But nasal test வந்து already எடுத்தாச்சு. But அந்த result எங்களுக்கு இன்னும் கெடைக்கல. இப்போ again again எடுத்தா ரொம்ப வலிக்குது. எதாச்சும் சொல்ல முடியுமா? Mam எடுத்தோம் But அது proper எடுக்கல. அவங்க டக்குனு எடுத்து குத்துவுட்டாங்க nostril ல அந்த எடத்துல இப்போ வந்து புண் ஆய்தா இருக்கு One time So one sided ஆ இருக்கு. இன்னொரு side எடுக்கல. இல்ல throat ல எடுக்கலாமா? nostril லதா எடுத்தாகனுமா? Yes mam Accurate இருந்தாதா அங்க allow பண்ணுவாங்களே flight குள்ள. ஏன்னா result ட்ட okay

Okay mam. இல்ல எத்தன test எடுத்தா proper ஆ correct ஆ இருக்கும் Mam?

Sorry mam. Hello okay mam.

Week லாம் வேணாம் mam ரெண்டு நாளுக்குள்ள கெடைச்சே ஆகனும் mam result. இல்லனா அதுக்கு முன்னாடி நாளே appointment இருக்க மாதிரி பாருங்க mam எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கெடைச்சாதா reserve பண்ண முடியும் flight ticket. ஆஹ் wise mam சொல்லுங்க mam. நாளைக்கு கொஞ்சம் urgent னா வேற எதுவும் change பண்ண மாட்டீங்கனா appointment?

okay mam. எடுக்கறது மட்டும் பாத்து எடுங்க swab அ எடுக்கறது. okay mam என்னென்ன கொண்டு வரனும்? அதுக்கு documents லாம் form fill up பண்ண? Okay இருக்கு mam. இப்போ airport ல போறப்போ வந்து எல்லாம் passport கேக்கறாங்க. passport ல இருக்க number கேக்கறாங்க. நீங்க up and down ஏறனனாலும் ரெண்டுக்குமே passport ல இருக்க number தா அதுல எழுதிக்கறாங்க note பண்ணிக்கறாங்க. அப்போ passport number அதுக்கு? இல்ல வேற எதாச்சும் details வேணுமா?

என் name ஜெய சூர்யா mam.

Hello கேக்குதா mam? ஆஹ் இன்னொரு detail உம் வேணும் எனக்கு இப்போ child க்கும் அது எடுக்கலாமா? உம் உம் Okay அவங்களுக்கு age limit எதாச்சும் இருக்கா?

Five five five age five age five

Okay okay இப்போ பெரியவங்களுக்கு nostril test எடுத்தா okay. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி எடுப்பாங்க? கொழந்தைங்க அவ்ளோ சீக்கிரத்துல காட்டாது. இல்ல சின்னதா எடுத்து அடிபட்டாலும் கொழந்தைங்களுக்கு இதாவும் இப்போ infection ஆயிரும் Okay mam. எல்லாரும் same appointment ஆ இல்ல late ஆகுமா mam? Yes mam. Family யோட இப்போ ஒரு நாலு பேர் வரோம் mam. எல்லாத்துக்கும் சேத்து எங்களுக்கு ஒரு appointment ஆ வேணும்.

Okay. இப்போ எந்த doctor எங்கள இது பண்ணுவாங்க.

Hello mam audible ஆ இருக்கா? ஆஹ் கேட்டது இப்போ child க்கு எடுக்கறாங்கல்ல? nostril லதா எடுப்பாங்களா இல்ல throat ல எடுப்பாங்களா? அதா முக்கியமான விஷயம். Okay இல்ல நாங்க flight book பண்றப்போ five years க்கு கீழ இருந்தா எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ five years தா correct ஆ ஆகுது. இல்ல இப்போ child க்கு அவ்ளொ சீக்கிரம் பரவரதில்ல. இந்த வயசானவங்களுக்கும் middle age ல உள்ளவங்களுக்கும்தா பரவும் spread ஆகும் இப்போ எடுக்கணு

ஆஹ் ஒரு injection போட்டிருக்கேன் mam அதுக்கு அது போட்டு இத்தன நாள் கழிச்சுதா இது எடுக்கனும் test எடுக்கனும்னு எதாச்சும் இருக்கா mam.

Hello okay mam கேக்குது.